சரி sir நாங்க வந்து date வந்து இருங்க sir ஒரே நிமிஷம் sir நான் இதை முடிச்சிக்கிடுதோம் sir நீங்க first வந்து ஆஹ் first வந்து என்ன sir இதுல okay sir அப்போ வந்து ஜூன் sir நீங்க எப்போ free ன்னு சொன்னீங்க fix பண்ண வர சொல்லி

sir sir okay sir அப்போ ஜூன் jun~tenth வந்து அப்போ நம்ப வந்துட்டு நான்~ நாங்க fix பண்ணிடுறோம் sir அதை பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல hello sir

sir நாங்க வந்து இப்போ என்னன்னா நாங்க அன்னைக்கு fix பண்ண வருவாங்க தெரியுமா.

அவங்க வந்து எல்லாமே fix பண்ணி உங்களுக்கு எல்லாமே demo வும் காமிச்சிடுவாங்க sir இப்படி இப்படி வரும் இப்படி இப்படி open ஆகும் எல்லாமே demo காமிச்சிடுவாங்க

அவங்க கிட்ட வந்து நீங்க வந்து extra சொல்ற மாதிரி இருக்கும் sir உங்களுக்கு வேற எதாவது channel வேணும்னா வேண்டாம்னா நீங்க வந்து அவங்க கிட்ட light ஆ சொல்லிடுங்க okay sir

நீங்க அதை பத்தி நீங்க அதை பத்தி ஒண்ணுமே கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு எல்லாமே என்னென்ன தேவையோ அது எல்லாமே நாங்க நீங்க வந்து எப்போன்னாலும் எங்களுக்கு contact பண்ணி கூப்பிடலாம் எங்களுக்கு contact பண்ணுங்க இப்போ எத்தனை எப்போனாலும் எந்த night எந்த பகல்லனாலும் உங்களுக்கு நாங்க எல்லாமே பண்ணி தந்துடுவோம் okay யா sir

okay sir வேற sir உங்க sir உங்க வீட்டு address என்ன சொன்னீங்க திரும்ப சொல்லுங்க இன்னொருக்கா.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

முப்பத்தி நாலு by ரெண்டா sir ஆமா sir கருமாரியம்மன் கோவில் தெரு

okay sir okay sir நாங்க வந்து அப்போ நேர்ல வந்து உங்களுக்கு நாங்க எல்லாமே பண்ணி தந்துடுறோம் okay sir super ஆ பண்ணி தந்துடுறோம் okay sir

sir நாங்க இனிமே அடுத்து வந்து contact பண்றதா இருந்தா நாங்க எந்த number ல sir contact பண்ணணும் உங்களை contact பண்ணணும்னா

இதே இதே number தான் sir sir நாங்க வந்து ஜூன் eighth தானே sir

ஜூன் ஆஹ் ஜூன் ten sir இப்போ நாங்க அங்க ஜூன் ten அங்க வர்ற மாதிரி இருந்தா நாங்க எந்த time குள்ள sir வர்ற மாதிரி வரணும் sir ம~ மதியம் குள்ள வாங்க sir ஒரு ஒரு one o'clock குள்ள வர்ற மாதிரி வரணுமா sir ஆஹ் one o' clock to two o' clock free தான் sir ஆஹ் okay sir அதை நாங்க அந்த time குள்ள வந்து உங்களை வந்து நாங்க வந்து எல்லாமே fix பண்ணி தந்துடுதோம் நாங்க வந்து அதுக்கு முன்னாடியே எப்போமே morning போலயே அங்க வந்து நாங்க cable wire எடுக்குறது அந்த மாதிரி வேலை எல்லாமே நாங்க உங்களுக்காக morning ஏ வந்துருவோம் உங்க வீட்டு பக்கத்துல வரும்போது நாங்க ஒரு one hour

okay sir நீங்க அப்போ வந்து ஆயிரத்தி இருநூத்தி நாப்பத்து ஒன்பது ரூபாய் மட்டும் நீங்க அந்த sudden ல முடிச்ச உடனே pay பண்ற மாதிரி இருக்கும் சரியா sir

okay sir வேற sir வேற எதுவும் doubt இருக்கா sir sir அந்த TV channel அந்த total லா எங்களுக்கு பிடிச்ச channel மட்டும் தானே sir வரும் மத்த channel லாம் வராதுல்ல

இல்ல sir மத்த எதுவுமே வராது sir நாங்க அதை

ஆமா sir தமிழ் channel மட்டும் தான் sir வரும் நீங்க அதை பத்தி ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் அதான் sir நாங்க வந்து first லாம் வந்து fix பண்ண வருவோம்ல அப்பவே உங்களுக்கு என்னென்ன தேவை என்னென்ன தேவையில்லைங்கிறத எங்க ஆளு கேட்டுக்குடுவாங்க உங்ககிட்ட okay sir அவங்களே உங்களுக்கு வந்து நீங்க வந்து அவங்க உங்க முன்னாடி வச்சே எல்லாமே ready பண்ணி தந்துடுவாங்க sir நீங்க அதை பத்தி ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் okay வா sir அவங்க கிட்ட நீங்க சொல்லிடுங்க எங்களுக்கு இந்த மாதிரி channel வேண்டாம் அதை நீங்க remove பண்ணிடுங்க எங்களுக்கு இந்த மாதிரி channel வேணும் அதை நீங்க add பண்ணிடுங்கன்னு சொன்னாலே அவங்க எல்லாமே பண்ணி தந்துருவாங்க நீங்க அதை பத்தி ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம்

okay sir sir வே~ வேற எதுவா இருந்தாலும் இந்த number க்கு உடனே call பண்ணுங்க okay sir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

வணக்கம் என் பெயர் ரேகா நான் வந்து திருச்செந்தூருங்குற ஒரு கிராமம் திருச்செந்தூர் வந்து கிராமம்னு சொல்ல முடியாது ஒரு நகரம் நகரத்திற்கு கொஞ்சம் சின்னதாக உள்ளது அந்த மாதிரி தூத்துக்குடி மாவட்டம் அதுல இருந்து வருகிறேன் இப்போ நான் என்னத்தை பத்தி நம்ம சொல்ல போறோம் அப்படின்னா முக்கியமான நாளடைவுல ஹம் அது இல்லாம நம்மளே இப்போ இல்லை அது இல்லாம இப்போ உலகமே இயங்காது அப்படிங்கிற ஒரு அன்றாட சின்~ பிறந்த பிள்ளையில இருந்தே இப்போ சொல்ல போனா வயித்துல இருக்கும் போதே என் பிள்ளை இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் அப்படின்னு பெற்றோர்கள் கனவு காண்றாங்க அதை வச்சி இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னுட்டு வளர்ந்ததுக்கு அப்பறமும் பிள்ளைகளைஆஹ் இது பண்றாங்க அவங்களுக்கு இப்படி செய் இப்படி செய்யணும்னுட்டு அதே மாதிரி நல்லபடியா வளர்த்து நல்ல படியா அவங்களை வந்து நம்ம வாழ்க்கை நல்ல படியா வரணும் அப்படின்னுட்டு நம்ம யோசிச்சு எல்லாம் செய்றோம் முக்கியமானது என்னதுன்னா இப்போ கல்வி தான் இந்த காலகட்டங்களில கல்வி அப்படிங்கிறது எல்லாம் இப்போ மூலமுக்குக்கு எல்லாம் இடத்துகளிலேயும் ஒலிக்க கூடிய சத்தம் தான் இந்த கல்விங்கிறது இல்லாம நா~ நம்ம இருக்க நம்ம நம்மளுடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கல்வி பிள்ளைங்க சாப்பாடுக்காகவாவது படிக்க வரணும் இதுக்காகவாவது வெறும் வயித்துல பசியோட இருக்க கூடாதுன்னுட்டு மதிய உணவு சாப்பாடு திட்டத்தை கொண்டு வந்தாங்க

ஆஹ் பள்ளி கூடத்துக்கு அனுப்ப முடியாத அனுப்ப முடிய கொஞ்சம் கூட போக முடியாது எத்தனையோ மைல் kilometer தள்ளி இருக்கு அப்படிங்கிறவங்க கூட சரி ஒரு வேலையாவது சாப்பிடட்டுமே பிள்ளைங்க அப்படின்னுட்டு

முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க நாலு வயசுல தான் பிள்ளைங்களுக்கு தெரியும் நாலு வயசுல தான் பிள்ளைங்களுக்கு first டு ஆஹ் முதல்ல முதல்ல நம்மோ பள்ளிக்கூடங்களுக்கு கொண்டு சேக்க கொண்டு போவோம் அந்த காலத்துல எல்லாம் அஞ்சு ஆறு வயசுக்கு அப்பறம் தான் கொண்டுட்டு போய் விடுவாங்க ஆனா இப்போ இங்கே பிள்ளைங்க அம்மா அப்பான்னு சொன்னதுமே எந்த ஸ்கூ~ எந்த கல்விக்கூடங்களில நம்ம இதுங்கலாம் அப்படின்னுட்டு நம்ம சேக்கிறத பத்தி மனு வாங்கிட்டு வந்து உடனேயே சேர்த்து விட்டிடுறாங்க ரெண்டு ரெண்டரை வயசு பிள்ளைங்க எல்லாம் போறது நம்மளும் கண்கூடாக பாக்க தான் செய்கிறோம் அந்த பிள்ளைகளும் காலையிலயே போயிட்டு அதுக்கப்புறமா சோர்வடைஞ்சு வந்து ரெண்டரை வயசு பிள்ளை என்ன தெரியும் வீட்டுல உட்கார்ந்து கை சூப்பிகிட்டு விளையாடிட்டு தூங்கி முழிக்க வேண்டிய பிள்ளைங்களை எல்லாம் கொண்டு போய் ஆஹ் அவ்ளோ அவ்ளோ தூரம் பத்து மையில் தூரம் எல்லாம் தள்ளி இருக்கிற இடத்துல எல்லாம் கூட வாகனங்கள் வழியா சரி போய் படிச்சிட்டு வரட்டும் அங்க படிச்சாதான் இப்போ போனா தான் பிள்ளைங்க பின்னடி பழகும் அப்படிங்குறோம் அதுக்கப்புறமா ஒரு நாலாம் வகுப்பு அஞ்சாம் வகுப்பு வந்ததுக்கு அப்பறம் எல்லாம் என்ன பண்ணிடுறோம் நம்ம அம்மா அப்பா உடையே நம்மள பிள்ளைங்களை வைக்கிறது இல்லை நம்மளோட இருந்து நம்ம பழக்க வழக்கங்கள் நம்ம வீட்டு முறைகள் நம்ம அஹ் வழிபாடுகள் அந்த மாதிரி உள்ளதை பிள்ளைங்க கத்துக்கிறது இவங்க இப்போதைக்கு யாருமே அதை பெருசாவே நினைக்கிறது இல்ல எப்படியும் பிள்ளை படிச்சா போதும் கல்வி தான் இப்போ முக்கியம் கல்வி இல்லாத உலகமே இல்லை என் பிள்ளை அங்க படிச்சு பெரிய பெரிய நாடுகளுக்கு எல்லாம் போய் வேலை பார்க்கணும் இவ்ளோ ரூபாய்கள் சம்பாதிக்கணும் இவ்ளோ இதெல்லாம் பண்ணணும் இங்க வீடு கட்டணும் அங்க இந்த வாகனங்கள் வாங்கணும் அந்த இது எல்லாம் பண்ணணும் அப்படின்னுட்டுன்னே நம்ம பின்னாடியே போயிட்டு இருக்கோம் இது எவ்ளோ நமக்கு நல்லது அப்படின்னு பாக்கும் போது isro NASA போன்ற நிறுவனங்களில கூட இப்போ நம்ம நல்ல நம்ம பிள்ளைங்க ந~நம்ம நாட்டுலையும் நம்ம ஊர்ல இருந்தும் நம்ம ஆளுங்களே isro வுக்கு தலைமை வகித்து கொண்டிருக்குறாங்க NASA ல எவ்ளோ பேரு நம்ம இந்தி~இந்தியர்கள் தமிழ்நாட்டவர்கள் எல்லாம் போய் வேலை செய்யுறாங்க அதெல்லாம் நமக்கு எவ்ளோ பெரிய பெருமை பெருமிதம் கொள்ற மாதிரி எல்லாம் நிறையவே நடந்து இருக்கு இந்த கூகுள்லோட தலைமை முதல்வர் நம்மளில இருந்து போனவங்க தான் அஹ் இப்போ வந்து அஹ் பிரிட்டிஷ் நாடுகள்ல இப்போ அஹ் இதா வந்திருக்காங்க நம்மளுடையவங்க தான் பெரிய ஆளா இருக்காங்க பெரிய பெரிய நிறுவனங்கள் அதோடைய தலைமையகமாகவும் இங்க நம்முடைய தமிழ்நாட்டுல இருக்கு நம்ம ஆளுங்களே இருக்காங்க தமிழ் பேசுறவங்களே அவங்களை பாத்தா நம்ம தமிழர்கள்னு நம்ம சொல்லுவோம் இது தமிழர் இங்க இருந்து அங்க போயிட்டான்பா நம்மளை எல்லாம் மறந்திடுவான் அப்படின்னுட்டு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அப்படி இல்லாம அவங்க அங்க உள்ளதுக்கு நம்ம வ~வளர்ச்சி நம்ம இங்க இருந்து நம்மளுடைய பெருமைகள் எல்லாதையும் இந்த கல்வி மூலமா கொண்டுட்டு போய் சேர்த்து இருக்காங்க என்ன தான் அவங்க வேற நாடுகள்ல இருந்தாலுமோ உம் வேற மொழிகள் பேசி அவங்களோட ஒத்துமையா ஒண்ணா இருந்தாலுமோ கடைசியில இந்தியர்கள் தமிழர்கள்னு வருது அதுவும் தமிழர்கள்னு பெயர் வரும் போது அவங்க இங்க வரும் போது அப்படியே நம்மளை விட சரளமா நல்லா தமிழ் பேசுறாங்க நம்மளுடைய பண் மாறாம அஹ் முக்கியமா கல்வியில அதுதான் கல்வி நிறைய ப~படிச்சிட்டோம் அப்படின்னுட்டு தலைகனம் ஏறுனா நம்மளோட தலை தூக்க முடியாம தரையோட தரையா தான் போயிடுவோங்குறதை பெரிய பெரிய ஆளுங்க நிறைய பேரு வாழ்ந்து காட்டியிருக்காங்க நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயாவும் நம்ம நம்மளுக்கு ஒரு அஹ் ஒரு chance சாக இருக்குறாங்க எவ்ளோ இதா இருந்தாலும் அவ்ளோ அமைதியான மனிதர் அவ்ளோ எளிமையான மனிதர்

நாட்டுகாகவும் மக்களுக்காகவும் முக்கியமா படிப்பு பிள்ளைங்களுக்கு அஹ் கல்வி நிலையங்களுக்கு போய் எவ்வளவோ அவங்களை ஊக்குவிக்கிற மாதிரி பேச்சுகளும் அவங்களுடைய அஹ் இதுக்கு திருவள்ளுவர் சொன்ன திருக்குறள் மாதிரி ரெண்டு line ல சொல்ற மாதிரி இவரு ஒரு ரெண்டு line ல அஹ் ரெண்டு வரிகளில இவங்க பேசுன பேச்சுக்களையே இன்னுமே நிறைய பேரு ஆஹ் அவங்களுடைய வாழ்க்கைக்குன்னு எடுத்துட்டு அதை வச்சு செயல்படுறவங்களும் நிறைய பேரு இருக்காங்க கல்வின்னு நம்ம எடுக்கும் போது நம்ம முன்னேறிகிட்டே தான் போறோம் அதை வந்து நம்ம எப்பவுமே துச்சமா நினைக்க கூடாது அது மட்டும் இல்லாம நம்ம இப்போ நம்ம நிறைய இருக்கோம் அதுக்கு அதை ஆசை பட்டு ரொம்ப ஆஹ் படிச்சி நம்ம மேல வந்திருக்கோம் அப்படிங்கும்போது மேல வந்து நம்ம இருந்த நிலைமைய மறக்க கூடாது அப்படி நிறைய பேரு படிக்க முடியாம அவங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னால விட்டவங்க நிறைய பேரு இருப்பாங்க அதை வந்து நம்ம துச்சமா நினைக்க கூடாது அவங்களை நம்ம குறைச்சி மதிப்பிட கூடாது இதுல நம்ம படிப்பு~ படிப்புன்னுட்டு வரும் பொழுது நம்ம என்ன செய்யுறோம் புத்தகங்களை நாலு புத்தகங்களை படிக்கிறோம் பத்து புத்தகங்களை படிக்கிறோம் ஆறு எழு அஹ் இதை படிக்கிறோம் படிக்கிறோம் போய் ப~பரீட்சை எழுதுறோம் அதுல இவ்ளோ மதிப்பெண் எடுத்துட்டோம் நூற்றுக்கு நூறு எடுத்தான்னா அவன் அறிவாளி முப்பது எடுத்தான்னா அவன் வந்து முட்டாள் அவனுக்கு மண்டையில ஒண்ணுமே இல்லை அப்படின்னுட்டு முதல்ல நம்ம பிள்ளைங்கள தரவரிசை படுத்தவே கூடாது படிப்புங்கிறது முதல்ல அஹ் எப்படி தர வரிசை படுத்தி மதிப்பெண்ணை வச்சி இருக்கவே கூடாது அவங்களுக்கு வாழ முல்ல~ வாழ முதல்ல கத்துக்கொடுங்க படிப்பையும் வாழ்க்கையும் தனி தனியா பிரிச்சி வச்சிட கூடாது இது~ இந்த இதுல இருந்து தான் முதல்ல அறிவியல்லயே எடுத்துக்கோங்க அறிவியலை வந்து நம்ம சொல்லி கொடுக்கும் போது பிள்ளைங்களுக்கு வாழ்நாள்ல எப்படி அது உபயோகமாகுது அது தான் நம்ம படிக்கிற படிப்பே நம்ம வா~வாழ்கையில நம்ம உபயோகிக்கணும் அதை நம்ம நாலு பேருக்கு சொல்லி கொடுக்கணும் நம்ம நாலு பேருக்கு சொல்லி கொடுத்தோம்னா அவன் நாப்~நாப்பது பேருக்கு சொல்லி கொடுப்பான் அதை வச்சி தான் நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னு நமக்கு ஒரு சந்தோஷம் அதை நம்ம நல்லதா சொல்லி கொடுக்கணுமே தவிர அது என்னன்னே நமக்கு புரியாம அதுல என்னது கொடுத்திருக்காங்களோ அப்படியே மனப்பாடம் பண்ணி போய் எழுதுறது இல்ல வாழ்க்கை என்னது இதுனால என்னென்ன நடக்குங்குறத நம்ம அன்றாட இந்த செயல்பாடுல நம்ம காட்டணும் நம்ம செயல்களை அப்படி செஞ்சு பார்க்கணும் உம் அது அதை வச்சு நம்ம என்ன அவங்க அவங்க புரிஞ்சி படிச்சாலே போதும் அவங்களுக்குன்னுட்டு ஹம் பெரிய ஒரு இழப்புங்குறது வாழ்நாளில வராதுங்குறது என்னுடைய கணிப்பு என்னுடைய நினைப்பு அது தான் அவங்க அவங்க இது என்ன இவ்ளோ மதிப்பெண் எடுத்துட்டானப்பா நா~அப்படிங்கிறவங்க வந்து ஒண்ணுமே இல்லாம வீட்டுலயே முடங்கி கிடக்கிறதையும் நம்ம பாக்குறோம் படிக்காதவன் இந்த நாள்ல வாழாமலையா இருக்குறான் இல்ல சம்பாதிகாம இருக்கானா அஹ் அப்படின்னு நம்ம கேக்குறவங்களும் உண்டு படிப்புங்குறது வந்து நம்ம மதிப்பெண்ல எடை போடாம அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சி படிக்கிறாங்கன்னு வச்சிருந்தாலுமே இப்படி வந்து பிள்ளைங்களுக்கு இடையிலேயும் சரி அஹ் ச~சமுதாயத்துலேயும் சரி நம்ம எந்த எந்தெந்த பெரிய நிறுவனத்துல கொண்டு சேக்குறோம் அப்படின்றது முக்கியம் இல்லாம சின்ன நிறுவனமா இருந்தா கூட அது நல்லா சொல்லி கொடுத்தா அதுல சந்தோஷம் தானே அதை பத்தி பிள்ளைங்க நாலு வ~ நாலு விஷயங்கள் கத்துக்கிட்டா அதை வச்சி அவங்க நாலு எதாவது பண்றாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு அது இப்பக்~சந்தோஷம் தானே அது தானே முக்கியம் நமக்கு செ~ நம்ம அவ்ளோ செலவு பண்றோம் அஹ் பிள்ளைன்னுட்டு வயித்துல உருவானதுல இருந்து அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணுன்னு கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக சேர்த்து வச்சி அதுல அஹ் பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் கல்லூரிகளுக்கு அனுப்பி வைக்கிறோம் பெரிய பெரிய இடங்களுக்கு கல்லூரிகளுக்கு வெளிநாடுகளுக்கு நம்ம அனுப்பி வச்சு படிக்க வைக்கிறோம் ஆனா அந்த பிள்ளைங்க எப்படி படிக்கிறாங்கங்குறது நம்ம கணக்குல எடுக்காம அதை நம்ம எர் மூளையில சேர்த்துக்காம அவங்களுக்கு நம்ம நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுக்காம அவங்க இஷ்டத்துல அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி அவங்க ஆசை படுற மாதிரி விட்டோம்னாலுமே எல்லாருமே இங்க இப்ப~

படிப்புங்குறது வெறும் புத்தகத்தை படிச்சு அப்படியே போய் எழுதுறதுல மட்டும் இல்லை அது வெளிப்பாடுகள் நிறைய வகைகளில இருக்குது அது அவங்களுக்கு என்ன வருதுங்குறதை அவங்க பாத்து

present moment ல full focus ஆ இருக்கீங்க. அதனால பாதியே உங்களுடைய உடல் ரொம்ப அழகாகிக்கிட்டே இருக்கும். main ஆ முகத்துல நிறைய தேஜஸ் தெரியுற மாதிரி இருக்கும். so மனசு ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்கும். இதுக்கு நான் ஒரு சின்ன example சொல்லணும்னா நீங்க மதர் தெரேசா முகத்தையோ இல்ல புத்தரோட முகத்தையோ இல்ல அன்னை அரவிந்தர் முகத்தையோ இவங்க முகத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு ஒரு எந்த ஒரு cosmetic எந்த ஒரு makeup மே இல்லாம அவங்கயெல்லாம் ரொம்ப அழகா இருப்பாங்க. அப்பயும் உங்களுக்கு தெரியும் முழு விழிப்பு நிலையில இருக்காங்க. so இவங்களுக்கு உள்ள இருக்க beauty வந்து அவ்ளோ அழகா வெளியே தெரியுது. so இந்த மாதிரி சாதாரணமா உங்களுக்குள்ள இருக்க beauty யும் உங்களால வெளியே கொண்டு வர வைக்க முடியும். so அதுக்கு நீங்க வந்து உங்க மனசு முழுமையான நிலையில சுத்தமா இருக்கணும் so இந்த மாதிரி உங்களுடைய மனசோட சத்தம் இல்லாம அதை கடந்து நீங்க ஆழமா போக போக அஹ் ஒரு

அப்போ இருக்கும்போது உங்களுடைய இருத்தல் வந்து உங்களுக்கு ரொம்ப லேசா இருக்கும். ரொம்ப எல்லாம் சிந்திக்க மாட்டீங்க. ரொம்ப எல்லாம் உணர்ச்சிகளை கொட்ட மாட்டீங்க. ரொம்ப எல்லாம் உணர மாட்டீங்க. ஆனா உங்க உடலும் சரி உங்க மனசும் சரி ரொம்பவே ஒரு அமைதி நிலையில இருக்கும். அந்த நிலை வந்து ஒரு சுயநலம் இல்லாத ஒரு நிலை. எந்த ஒரு thought எந்த ஒரு தப்பான கருத்தும் pure positive energy இருக்கிற ஒரு நிலை. உங்களை தாண்டி உங்களுக்குள்ள போறது தான் அது. so அது உங்களை விட அந்த சக்தி பெருசா இருக்கும். நீங்க அங்க இருக்குற போது இருக்க சந்தோஷம் நீங்க இந்த உலகத்தில என்ன பொருள் வாங்கினாலோ எந்த இது இருந்தாலும் உங்களால அந்த சந்தோஷத்தை achieve பண்ண முடியாது. ஆனா நீங்க அந்த இடத்துல present moment ல focused ஆ அவ்வளவு விழிப்பு நிலையில இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு automatic ஆ நீங்க கேக்குறது நீங்க ஆசைப்படுறது எல்லாம் தானா உங்க பின்னாடி வரும்போது தான் உங்களுக்கு தெரியும். இது பேர் தான் effortless manifestation னு சொல்லுவாங்க. நீங்க எந்த முயற்சியும் பண்ண வேணாம். நீங்க உண்மையா நீங்க நீங்களா இருந்தா போதும். ஆனா உங்க மனசு full ஆ வந்து எந்த ஒரு குப்பையும் இல்லாம full அமைதியில full awaken state ல விழிப்பு நிலையில இருக்கணும் அவ்வளவுதான். இந்த நிலையை பார்த்தீங்கன்னா உங்களால எல்லாருமே இப்போ எல்லா books யும் நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி சொல்றாங்க. இன்னும் பெரிய பெரிய குருக்கள் கிட்ட எல்லாம் நீங்க போய்னா படிச்சுக்கலாம் but ஆனா இதை நீங்க experience பண்ணி ஒரு தனி மனிதனோட அனுபவம் மூலமா மட்டும்தான் இதை உங்களால உணர முடியும். எந்த book ஆ இருந்தாலும் சரி எந்த ஆசிரியர் இருந்தாலும் சரி just உங்களுக்கு வழி காட்ட மட்டும் தான் முடியும். ஒரு sweet ஓட சுவை இந்த taste ல இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்படின்றத நான் சொல்லிடலாம். but ஆனா நீங்க சாப்பிட்டு பாத்தா மட்டும் தான் அது என்ன taste எப்படி இருக்கும் ஒரு sweet னா அப்படின்றது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். so இது எல்லாருமே இந்த உங்களுக்குள்ள இந்த பாட்டுல ஒவ்வொரு பாட்ட நீங்க பாக்க பாக்க in depth ஆ உங்களுக்குள்ள நீங்க போய்க்கிட்டே இருக்க எல்லாமே சின்ன சின்ன factors தான். எந்த முயற்சியுமே உங்களுக்கு அதிகபட்சமா தேவைப்படாது. உங்களுக்குள்ள நீங்க போக போறீங்க. எந்த பொருளும் தேவைப்படாது. எல்லாமே உங்க கிட்டயே இருக்கு. so இந்த மாதிரி watching the thinker உங்களை நீங்க உங்களுக்குள்ள ஓடிட்டிருக்க குரலை நீங்க கவனிக்கிறதுக்கு இன்னொரு simple ஆன வழியும் இருக்கு. ஏன்னா எல்லா நேரமும் நீங்க just உட்காந்து கதை மாதிரி உங்க மனசுக்குள்ள in depth ஆ கேட்டுகிட்டே இருக்க முடியாது. ஆனா இந்த காலத்துக்கு தக்கன இன்னொரு ஒரு simple ஆன method இருக்கு. இதை வந்து நான் என்னுடைய personal life ல இருந்து இதை நான் கண்டுபிடிச்சது. so வந்து எனக்கு இப்போ நான் ஏதாச்சும் ஒரு work பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த work அ நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் thought இன்னொரு இடத்துல இருக்கும். இது நான் படிக்கிற காலத்துலேயும் சரி நான் அந்த இடத்துல present moment ல உக்காந்திருப்பேன். ஆனா என் thought எங்கேயோ இருக்கும் வீட்லயும் சரி இதே தான் என்னுடைய work காவே இருந்துச்சு. நான் எந்த வேலையும் correct ஆ முடிச்சிருவேன் but ஆனா என்னுடைய thought எங்கேயோ வச்சிக்கிட்டே நான் வேலை செஞ்சுகிட்டே இருப்பேன். எதையாச்சும் ஒண்ணு யோசிப்பேன். ஏதாச்சும் ஒண்ணு mind க்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா நான் இப்போ செய்யுறதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது முந்தாநாள் அவங்க பேசுனது இல்ல பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பேசுனது ஏதோ ஒரு சிந்தனையில யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். so எனக்கு என்ன தோணுச்சு இப்படி நம்ம think பண்றதுனாலையே எந்த ஒரு இலக்குமே இல்லாம ஒரு waste ஆ நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். first இதை stop பண்ணணும். இந்த thinking கே நம்மளாய் ஒரு இடத்துக்கு கொண்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்தை stop பண்றதுக்கு நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன் நான் என்ன வேலை செய்றனோ அந்த வேலையை சுத்தி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதுக்கெல்லாம் நன்றி சொல்ல ஆரம்பிச்சேன். இப்போ for example நான் இப்போ படிச்சிட்டு உக்கந்துருக்கேன் அப்படின்னா book pen நான் உட்காந்துருக்க table chair இங்க இருக்க எல்லா things க்கும் நான் அந்த இடத்துல நன்றி சொல்லிட்டே இருந்தேன். அப்போ என்னோட full attention னும் இந்த moment ல present moment ல இங்க என்னென்ன எல்லாம் இருக்கு எனக்கு இதெல்லாம் எனக்கு எவ்வளவு நல்லது பண்ணுது அப்படீன்ற போக்கை கொண்டு வர ஆரம்பிச்சேன். so அடுத்த கட்டமா எனக்கு அப்படி இருக்கும்போது ஓரளவுக்கு நான் விழிப்பு நிலையில இருந்தேன் thought divert ஆகாம போயிட்டே ஒரு நிலையில இருந்தேன். இப்படி பண்றது மூலமா என்னோட thought ஓரளவுக்கு என்னோட control க்குள்ள என்னுடைய மனசு ஓரளவுக்கு என்ன control க்குள்ள வர ஆரம்பிச்சது. so ஒ~அந்த time ல எனக்கு diversion இல்லாம நான் வேலையை present moment ல நல்ல focused டா செய்ய ஆரம்பிச்சேன். இப்படி நம்ம செய்யுறதுனாலே கொஞ்சம் நல்ல விழிப்பு நிலையை நல்லா அடைய ஆரம்பிப்போம். so எந்த ஒரு சிந்தனையும் வராது. இந்த சிந்தனை இல்லாத நிலையை தான் உங்களுக்கு தவம் இல்ல meditation ன்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஆறு மணி நேரமோ பத்து மணி நேரமோ நம்மளால உக்காந்து தவம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. but ஆனா நம்ம வேலை செய்யும் போதோ நம்ம வேலையை பார்க்கும் போதோ வெளியே போகும் போதோ நீங்க எண்ணம் இல்லாம இருந்தா அதுவே தவத்தில் உக்காந்து இருக்கிறதா தானே அர்த்தம். நீங்க கண்ண மூட வேணாம் நிமிர்ந்து உக்கார வேணாம். ஆனா நீங்க உங்களுடைய சிந்தனை இல்லாத நிலையே control பண்ணி வச்சிட்டு நீங்க அதை கட்டுப்பாட்டுல சரியா வச்சுட்டு இருந்தாலே நீங்க முழு தவத்தில இருக்கிறதா அர்த்தம். அதுக்காக நீங்க எதாச்சும் ஒரு காவி வேஷ்டி கட்டிட்டோ காட்டுல உக்காந்துட்டு குடும்பம் எந்த சந்தோஷமும் இல்லாம சரியான சாப்பாடு இல்லாம நீங்க அப்படி எல்லாம் வாழணும்னு அவசியமே கிடையாது. இந்த பௌதீக உலகத்துல இருக்க எல்லா சந்தோஷங்களையும் நீங்க அனுபவிச்சுக்கலாம். அதே மாதிரி அந்த சந்தோஷத்துல நீங்க இருந்துகிட்டே உங்களுடைய goal உங்களுடைய இலக்கான முழு தன்மை உணர்கிற நிலைலயும் நீங்க இருந்துக்கலாம். so இந்த மாதிரி present moment ல focus ஆ இருக்கது உங்களால ஒரு சாதாரண வாழ்க்கையில எந்த நேரத்திலனாலும் உங்களால செய்ய முடியும். normal ஆ ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுல இருந்து ஒரு விஷயத்தை முடிக்கிற வரைக்கும் உங்களால full விழிப்பு நிலையில full attention ல full focus ல இருக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ எங்க வீட்டு படிக்கட்டுல நான் இறங்கிட்டு இருக்கேன் இல்ல எங்கேயாச்சும் நடந்து போயிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னுடைய முழு கவனத்தையும் நான் நடக்குறதுலையும் எந்த present moment ல என்னுடைய ஒவ்வொரு அடியும் நான் கவனிப்பேன். நான் வைக்கிற ஒவ்வொரு moment டையும் நான் கவனிப்பேன். so நான் விடுற மூச்சுக்காத்து எல்லாத்தையும் நீங்க present moment ல focused ஆ இருக்க பழகுங்க. இப்போ நீங்க உங்க கைய soap போட்டு கழுவிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த நீங்க கைய soap போட்டு கழுவும் போது உங்களுடைய உணர்வுகள் எல்லாத்தையுமே கவனிங்க. எண்ணத்துக்குள்ள deep ஆ போகாதீங்க just உணர்வுகளை மட்டும் கவனிங்க. அந்த soap bubbles ஓட sound தண்ணியோட சத்தம் இது எல்லாத்தையும் உணருங்க. அந்த soap ஓட மணம் எல்லாத்தையும் present moment ல focused டா நீங்க உணர்ந்துக்கிட்டே இருங்க. இப்போ நீங்க ஒரு car குள்ள ஏர்றீங்கன்னா car கதவு மூடினதுக்கப்புறம் two minutes உங்க dating அ கவனிங்க. அதாவது இந்த moment ல இந்த நேரத்துல என் கவனம் எங்கேயுமே போகல. என்கிட்ட மட்டும் தான் இருக்கு என் மனசு வேற எந்த இடத்திலையுமே இல்ல முழு அமைதியில தான் இருக்கு. present moment தான் உங்க கிட்ட இருக்க powerful லான நேரம். உங்களுடைய success அ determine பண்றது நீங்க எந்த அளவுக்கு விழிப்பு நிலையில இருக்கீங்கன்றது மட்டும்தான் உங்களுக்குள்ள நீங்க ஆழமா இந்த அளவுக்கு போய் feel பண்றீங்கங்ன்னு மட்டுந்தான் முக்கியம். so நீங்க ஞானத்துக்கான பயணத்தில முதல் அடி எடுத்து வைக்க வேண்டியது நீங்க வேற உங்க மனசு வேறென்ற பிரிவினையை நீங்க இப்போ கொண்டு வர்றது தான். so நீங்க அப்படி கொண்டு வரும்போது தான் உங்களுடைய mind லருந்து நீங்க விடுபட்டு நீங்க வந்து உங்களுடைய சுயநினைவுல இன்னும் அதிகமா வளர ஆரம்பிப்பீங்க. so இந்த சுய நினைவு தான் உங்களுடைய வெளிச்சத்துக்கான பாதையா இருக்கும். நீங்க இப்படியே சுயநினைவு விழிப்புணர்விலேயே நீங்க இருக்க இருக்க உங்களுடைய மனசுக்குள்ள அந்த கேக்குற அந்த சத்தத்தோட குரல் இத்தனை நாள் தப்பா எல்லாரும் பார்த்துப் பேசிட்டு இருந்த அந்த குரல் உங்க மனசோட சத்தம் எண்ணங்களா இருக்கட்டும் ஒரு நாள் ஒரு அமைதியும் சிரிப்ப மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும்.

அடுத்ததா உங்க எல்லாருக்கும் வர கேள்வி. அப்போ நான் சிந்திக்காம இருந்தால் இந்த உலகத்துல எப்படி என்னால காலம் கழிக்க முடியும்? எப்படி என்னால வாழ முடியும்? சிந்திக்காமையும் இந்த உலகத்துல இருந்திடலாமா எந்த எண்ணமுமே இல்லாம இந்த உலகத்துல இருந்திடலாமான்ற சந்தேகம் வரும். ஆமா நான் already சொன்ன மாதிரி உங்களுடைய mind ன்றது just வந்து ஒரு ஆயுதம். உங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யறத்துக்கும் அதை நீங்க பயன்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் நீங்க அதை சும்மா உட்கார வச்சிரணும். ஆனா most நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா எண்பதுல இருந்து தொண்ணூறு சதவீதம் மக்கள் தொடர்ச்சியா தேவையில்லாத எண்ணத்தையும் எதிர்மறையான எண்ணத்தை மட்டுமே சிந்திச்சுக்கிட்டே தொடர்ச்சியா அதையே சிந்திச்சுக்கிட்டே இருக்கறதுனால அவங்க வாழ்க்கையில நிறைய எதிர்மறை விளைவுகளை சந்திக்கிறாங்க. இப்போ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா உங்க mind அ கவனிக்கணும். நீங்க கவனிக்காம விடுறதுனாலேயே அது இஷ்டத்துக்கு அது போறது அது பின்னாடியே நீங்க போறதுனாலேயே நிறைய நிறைய energy உங்ககிட்ட இருந்து loss ஆயி போயிக்கிட்டே இருக்கு. அது பத்தாததுக்கு இன்னும் உங்களுக்கு financial ஆ health wise ஆ மனரீதியான நிறைய problems வந்துகிட்டே இருக்கு. so இந்த மாதிரி யோசிச்சிட்டே இருக்கறதுனாலேயே நம்மளுக்கு இது ஒரு addiction ஆ மாறிடுச்சு. addiction ஆ மாறிடுச்சின்னு எப்படி சொல்றதுனா ஒரு கட்டத்துக்கு மேல அதை நம்மளால தடுத்து நிப்பாட்டவே முடியாது. அதை நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா என் control எங்கிட்ட இல்லன்னு சொல்லும்போது தான் அது நமளுக்கு addiction ஆ மாறிடுச்சின்றது தெரியும். அது வந்து உங்களுக்கு ஒரு பொய்யான சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த பொய்யான சந்தோஷம் திரும்ப உங்களுக்கு வலியா மாறும். சரி நம்மளுடைய சிந்தனை எப்படி நம்மளுக்கு addiction ஆ மாறுதுன்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம நம்மள கண்டுபிடிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம மனசு தான் நம்ம அப்படின்றத நம்புறோம். அது சொல்றத செய்யறோம் அது கொடுக்கிற விஷயங்களை content அ நம்ப ஆரம்பிக்கிறோம். இப்போ இப்படி நம்ம நம்புறதுனால ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளுடைய சிந்தனையை தடை அதாவது நிப்பாட்டவே முடியல. உங்கள பத்தி உங்களுக்கு ஒரு picture உருவாகுது. உங்கள பத்தி நீங்களே ஒரு ஒரு கருத்தோட நீங்க உங்களை பார்க்க ஆரம்பிக்கறீங்க. அது எப்படி உருவாகுதுன்னா நீங்க எந்த culture ல நீங்க வளர்ந்தீங்களோ எந்த சமூகத்துல எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உங்க வாழ்க்கை தொடர்ந்து ஆரம்பிச்சுச்சோ அதே சூழ்நிலையில நீங்க அதே மாதிரி உங்களை பார்க்குறீங்க. so இப்படி பாக்குறதுனால main ஆ ego அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகுது. இந்த ego ன்றது அகங்காரங்கறது உங்களுக்கு தெரியும். so இங்க அகங்காரங்கறது தொடர்ச்சியா நம்ம எந்த எண்ணத்தை சிந்திச்சிக்கிட்டே இருக்கிறோமோ அது மூலமா உருவாகுது. இந்த ego வே ஒரு பொய்யான நம்பிக்கைதான். நம்ம எந்த மாதிரி தப்பா condition பண்ணப்பட்டதுனால நம்ம mind அதுக்கு பழகிட்டு இருக்கு. so அது வந்து நம்ம easy யா மாத்தவும் இந்த மாதிரி நம்ம condition பண்ணும் போது அது மாறவும் முயற்சி செய்யும். உங்க மனச நீங்க அகங்காரத்துல வச்சு பாத்தீங்கன்னா இந்த present அ இன்னைக்கு இருக்குற நிகழ்காலம் உங்களுக்கு முக்கியமாவே தெரியாது. ஒண்ணு past ல இருப்பீங்க இல்ல வருங்காலத்துல நம்ம என்ன பண்ண போறோம் எப்படி ஆக போறோம் என்ன நடக்க போகுதுன்ற பயத்துல இருப்பீங்க. இது ரெண்டும் தான் அதுக்கு முக்கியமா இருக்கும். இந்த ego mode mind ல இருக்கும்போது உங்களுக்கு நிம்மதி அப்படின்றது இருக்காது.

அந்தப் பொருளெல்லாம் வந்துருச்சுன்னா நான் சந்தோஷமா இருப்பேன் நான் வந்து இந்த இந்த பதவிக்கு போயிட்டேன்னா இவ்வளோ பணக்காரனா ஆயிட்டேன்னா எனக்கு நிம்மதி கிடைச்சிருச்சுன்னா என் குழந்தைகளுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டேன்னா எல்லாரையும் settle பண்ணிட்டேன்னா நான் சந்தோஷமா இருப்பேன் நிம்மதியா இருப்பேன். அப்படின்னு சொல்லுவீங்க ஆனா கடைசி வரைக்கும் அது உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது நீங்க உங்க மனசா இருக்கிற வரைக்கும் உங்களால இந்த present moment ல நிம்மதியா இருக்க முடியாது இந்த நிமிஷம் இந்த பொழுது உங்களுடையது இவ்வளோ அமைதியாவும் சந்தோஷமாவும் வச்சுக்க வேண்டியது உங்களால இந்த moment ல இந்த அளவுக்கு விழிப்பு நிலையில இருக்க முடியுதோ அதை சார்ந்து இருக்குது. இப்போ அடுத்ததா உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் எழும். இயற்கை ஒவ்வொரு உயிரினமா படைச்சுச்சு.

நான் அந்த சிந்திக்க கூடாதுன்னு நீங்க சொல்லும்போது அப்போ நானும் ஒரு மிருகமா தான வாழ்ந்துட்டிருப்பன்ற சந்தேகம் உங்களுக்கு வரும். இதுக்கான பதில் என்னன்றத பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த அறிவும் இந்த சிந்தனையும் இந்த மனசு கொடுக்கப்பட்டது வந்து நம்மளுடைய வளர்ச்சிக்காக நமக்கு பயன்படுத்துறதுக்கு. ஆனா அதுக்கு நம்ம அடிமையா இருக்க கூடாது இன்னும் simple ஆ சொன்னா இந்த காலத்துல நம்மளுடைய internet டா இருக்கட்டும் phone னா இருக்கட்டும்

அதுல இருந்து உங்களால் வெளியே வரவே முடியலல்ல. சொந்தமா உங்களால சிந்திக்கவே முடியலல்ல. அதே மாதிரி தான். உங்கள உங்களுடைய மனசு ஒரு கட்டத்துல அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. உங்கள release பண்ணி விட்டா நீங்க ரொம்ப free ஆயிடுவீங்க. ரொம்ப சுதந்திரமா இருப்பீங்க. உங்களுக்கு எந்த problem மே இருக்காது. ஏன்னா உங்களுடைய வேலையே இந்த moment ல நீங்க நிம்மதியா இருக்கிறது அவ்வளவுதான்.

monster ஆ மாறி உங்கள அழிக்கிறதுக்கான சக்தியா உருவாயிடும். so இப்போ சிந்தனைன்னு சொல்றீங்களே சுயநினைவுன்னு சொல்றீங்களே இது ரெண்டும் ஒன்னான்ற சந்தேகம் வரலாம். இப்போ சிந்தனை அப்படின்றது வந்து just உங்களுக்கு ஒரு எண்ணம் உருவாகுது. அது ஒரு வகையான thinking தான். இந்த சிந்தனைன்றது சுயநினைவு இல்லாமல் உங்களுக்கு சிந்தனையே வராது. ஆனா சுயநினைவு தான் உங்களுடைய நிலை. அது இரு~அந்த இடத்தில நீங்க இருக்கும் போது உங்களுக்கு எந்த எண்ணம் வந்தாலும் சரி வராட்டியும் சரி நீங்க நீங்களா இருப்பீங்க நீங்க ஞானம் அடையுறதுன்றது வந்து உங்க எண்ணத்துக்கும் உங்க மனசுக்கும் ஒரு படி மேல போய் நிக்கிறது அதுதான் கடவுள் நிலையா உணரப்படுது. ஆனா வந்து அது வந்து ஒரு படி கீழ வர்றது கிடையாது. ஒரு மிருகமாவோ ஒரு செடியாவோ நீங்க வாழ்றதுக்குள்ள நீங்க முழு விழிப்பு நிலையில இருக்குறத வச்சு தான் நான் சொல்றேன். இந்த ஞான நிலையில நீங்க இருக்கும்போது அப்போவும் உங்களுடைய thinking mind அ நீங்க வேலை செய்ய வைப்பீங்க. ஆனால் தேவைப்படும் போது அது நீங்க ஒரு ஒரு முடிவு எடுத்தாலுமே அந்த அளவுக்கு effective வா ரொம்ப perfect டா correct டா எடுப்பீங்க. முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு decision எடுக்குறதுக்கு எனக்கு ஆயிரம் சந்தேகம் வரும். இது செய்யலாமா வேணாமா இது சரி வருமா இது workout ஆகுமா இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு என்ன செஞ்சாலுமே இவ்வளோ சந்தேகம் வரும். ஆனால் இப்போ இந்த ஒரு state ல ஓரளவுக்கு தெளிவான நிலையில நம்ம இருக்கும்போது இதுதான் correct டா வரும் இது வேண்டாம் அப்படின்றது தேவைப்படுற இடத்தில உங்களுடைய thinking mind டை நீங்க use பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் best ஆ உங்களுக்குள்ள அந்த நிம்மதியும் அமைதியும் இருக்கும். ஆனால் இப்போ ஒரு decide பண்ணணும்னா அந்த நாள் முழுக்க ஒரு பத்து மாசம் ஒரு வாரம் அதே thought ல இது சரி சொல்லலாமா வேணாம் சொல்லலாமா இது சரிப்பட்டு வருமா வேண்டாமா அப்படின்ற யோசனையிலேயே இருப்போம். இப்போ just நான் ஒரு second தான் use பண்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளோட mind வந்து effective வா இருக்கு. ஒரு சிலவங்களுக்கு அவங்களுக்கு எது நல்லா இருக்குன்றதே select பண்ணவே தெரியாது. ஒரு simple ஆ ஒரு dress ஏ எடுக்க போனாலுமே பத்து dress ல நாலு dress எது select பண்றதுன்னே அவங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்க mind வந்து ஒரு creative thought process லேயே இல்ல. அவங்களுக்கு வந்து எல்லாமே best டா தெரியுற மாதிரி இருக்கு. ஆனா அவங்களுக்கு எது perfect டா இருக்குன்றது அவங்களால choose பண்ண கூட முடியாது. இதெல்லாம் பாத்தீங்களா over ஆ அவங்க thought குள்ள அவங்க deep ஆ அப்படியே போயிட்டு இருக்கிறதுனால தான் but ஆனா ஒரு விழிப்பு நிலையில் இருந்தா நீங்க just எனக்கு இதுதான் set ஆகும் அவ்வளவுதான் அந்த ஒரு second தான் நீங்க யோசிப்பீங்க அதை போட்டு நீங்க ரொம்ப நேரம் உட்கார்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்க மாட்டீங்க. so மனசுன்றது நம்மளுக்கு இன்னைக்கு இருக்கிற நிலைக்கு ஒரு தேவைப்படக்கூடிய ஒரு கருவி தான். ஆனால் அதை வந்து இன்னொருத்தர அடிக்கவோ இன்னொருத்தர வந்து பழிவாங்கவோ அதுக்கு தான் நம்ம வந்து இன்னைக்கு use பண்ணிட்டு இருக்கோம். அவங்களோட ஒரு படி மேல வந்து நின்னு காமிச்சிரணும் இந்த மாதிரி egoist தனமா நம்ம இதெல்லாம் பண்றதுல எந்த ஒரு விஷயமுமே கிடையாது. குரு ராம்தாஸ்ஜியின் வாழ்க்கை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 இது குரு அமர் தாஸ்ஜியின் தேர்வின் போது தெளிவாக நிரூபிக்கப்பட்டுள்ளது கட்டுவதை பார்க்க ஒரு தளம் கட்ட சொன்னார் குரு சாகிப் ஜி அவரது மூத்த மருமகன் ராமாஜி மேலும் இளைய மகனிடம் மேடையை கட்ட சொன்னார் குருஜி மீண்டும் மீண்டும் இழிவுபடுத்தபட்டதை கண்டு ராமாஜி கோபம் அடைந்தார்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

என்பது எனது அறியாமை குரு ராம்தாஸ் ஜியின் பணிவுக்கு மற்றொரு சான்று குரு நானக் சாஹிப் ஜியின் மூத்த மகன் பாபா ஜி தன் ஜி அவரிடம் ஏன் இவ்வளவு நீண்ட தாடி வைத்தீர்கள் என்று கேட்டதற்கு வரலாற்றில் காணப்படுகிறது அது நடந்தால் தன்னை போன்ற குர்முகிக்களின் கால்களை துடைக்க தான் இருக்கிறேன் என்றார் பாபாஜி மிகவும் கவரப்பட்டு உமது மகிமை பற்றி முன்பு நிறைய கேள்வி பட்டதாகவும் இப்போது பார்ப்பதாகவும் கூறினார் குரு ராம்தாஸ்ஜியின் பிறப்பு